லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் லிப்ரியாஃபிஸ் Baseஇல் டேபிள்ஸ் மற்றும் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ கற்போம்
இப்போது ஒரு டேபிள் க்கு டேட்டா வை சேர்ப்பது குறித்து பார்க்கலாம் relationshipகளை டிஃபைன் செய்து உருவாக்குவோம்
முந்தைய லிப்ரியாஃபிஸ் பேஸ் tutorialஇல் நாம் பேஸ் க்கு அடிப்படைகளை பார்த்தோம்
டேட்டாபேஸ் அடிப்படைகள்
எப்படி ஒரு டேட்டாபேஸ் ஐ டேபிள் ஐ உருவாக்குவது எனவும் பார்த்தோம்
அந்த டியூட்டோரியல் இன் போது நாம் லைப்ரரி என்ற ஒரு மாதிரி டேட்டாபேஸ் ஐ உருவாக்கினோம்
புத்தகங்களின் டேபிள் ஐயும் உருவாக்கினோம்
இந்த tutorialலில் நாம் லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ தொடருகிறோம்
டேபிள் லில் எப்படி டேட்டா வை உள்ளிடுவது என கற்போம்
லிப்ரியாஃபிஸ் பேஸ் புரோகிராம் ஐ முதலில் துவக்கலாம்
திரையில் இடது மூலையில் உள்ள ஸ்டார்ட் பட்டனை சொடுக்கவும்
பின் ஆல் புரோகிராம்ஸ் பின் லிப்ரியாஃபிஸ் சூட் கடைசியாக லிப்ரியாஃபிஸ் பேஸ்
ஏற்கெனெவே லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ கடைசி டியூட்டோரியல் லில் உருவாக்கிவிட்டதால் இப்போது அதை வெறுமனே திறக்க வேண்டியதுதான்
ஒப்பன் ஆன் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் பைல் தேர்வில் சொடுக்கலாம்
ரிசென்ட்லி யூஸ்ட் டிராப் டவுன் பாக்ஸ் இல் நம் லைப்ரரி டேட்டாபேஸ் தெரியவேண்டும்
இப்போது பினிஷ் பட்டன் மீது சொடுக்கவும்
அதை காணவில்லை எனில் நடுவில் உள்ள ஒப்பன் பட்டன் மீது சொடுக்கி விண்டோஸ் போல்டர் களில் உலாவி லைப்ரரி டேட்டாபேஸ் உள்ள இடத்தை கண்டு பிடிக்கலாம்
கண்டுபிடித்து அந்த பைல் பெயரின் மீது சொடுக்கி பின் ஒப்பன் பட்டன் மீது சொடுக்கவும்
இப்போது லிப்ரியாஃபிஸ் பேஸ் புரோகிராம் ஏற்கெனெவே திறந்து இருந்தால் நாம் இங்கிருந்தே லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறக்கலாம்
இதற்கு மேலே பைல் மெனுவில் சொடுக்கி பின் ஒப்பன் மீது சொடுக்க வேண்டும்
பின் விண்டோஸ் அடைவுகளில் உலாவி லைப்ரரி டேட்டாபேஸ் உள்ள இடத்தை கண்டு பிடிக்கலாம்
libraryஒடிபி பைல் மீது சொடுக்கி கீழே உள்ள ஒப்பன் பட்டன் மீதும் சொடுக்கவும்
இப்போது நாம் லைப்ரரி டேட்டாபேஸ் தளத்தில் இருக்கிறோம்
இடது பேனல் இல் உள்ள டேட்டாபேஸ் பட்டியலிலுள்ள டேபிள்ஸ் iconஇன் மீது சொடுக்குவோம்
வலது பேனல் இல் டேபிள்ஸ் பட்டியலில் புக்ஸ் டேபிள் தோன்றுவதை பாருங்கள்
புக்ஸ் டேபிள் மீது வலது சொடுக்கலாம்
இங்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பல தேர்வுகளை பாருங்கள்
இப்போது இந்த டேபிள் யில் டேட்டா வை சேர்க்க ஒப்பன் ஐ சொடுக்க வும்
மாற்றாக டேபிள் ஐ திறக்க அதன் பெயர் மீது இரட்டை சொடுக்கும் சொடுக்கலாம்
புக்ஸ் - லைப்ரரி - லிப்ரியாஃபிஸ் Base டேபிள் டேட்டா வியூ என்ற பெயருடன் ஒரு புதிய சாளரம் திறக்கிறது
இப்போது புக்ஸ் டேபிள் இல் ஒவ்வொரு அறையிலும் மதிப்பை டைப் செய்து நாம் டேட்டா வை உள்ளிடலாம்
புக்கிட் கோலம்ன் இல் ஆட்டோஃபீல்ட் இருப்பதை கவனியுங்கள்
அதாவது பேஸ் நாம் உள்ளிடும் டேட்டா வை ஒவ்வொரு வரிக்கும் தானியங்கியாக ஏறு வரிசையில் எண்களை பதியும்
இப்போது ஒவ்வொரு வரியாக டேட்டா வை திரையில் காண்பது போல உள்ளிடலாம்

ஆகவே நம் புக்ஸ் டேபிள் இல் ஐந்து வரிகள் மாதிரி டேட்டா உள்ளது
மேலே பைல் மெனுவை சொடுக்கி பின் குளோஸ் தேர்வு செய்து விண்டோ வை மூடலாம்
உங்களுக்கு ஒரு வேலை
ஒரு மெம்பர்ஸ் டேபிள் ஐ உருவாக்கி ஒவ்வொரு உறுப்பினரைப்பற்றிய தகவலையும் சேமிக்க
உதாரணமாக மெம்பர் நேம் மற்றும் போன் நம்பர்
பின் வரும் 3 பீல்ட் களையும் சேர்க்கவும்
மெம்பர் இட் பீல்ட்டைப் இன்டிஜர் இதை பிரைமரி கே ஆக்கவும்
நேம் பீல்ட்டைப் டெக்ஸ்ட் போன் பீல்ட்டைப் டெக்ஸ்ட் சரி நீங்கள் இதை முடித்தபின் மெம்பர்ஸ் டேபிள் இப்படித்தான் இருக்கும்
இந்த விண்டோ வை மூடுவோம்
4 மாதிரி உறுப்பினர்களை மெம்பர்ஸ் டேபிள் யில் திரையில் காண்பது போல உள்ளிடுவோம்
புக்ஸ் டேபிள் ல் செய்தது போலவே
ல்ட்பாஸ் போர் 10 செகண்ட்ஸ்க்ட் முடிந்ததும் இந்த விண்டோ வை மூடுவோம்
மெயின் விண்டோ க்குப்போய் டேபிள்ஸ் iconஇன் மீது மீண்டும் சொடுக்கலாம்
மூன்றாம் டேபிள் ஐ உருவாக்கலாம் புக்ஸ் இஷ்யூட்
முடிந்ததும் புக்ஸ் இஷ்யூட் டேபிள் இல் பின் வரும் பீல்ட்ஸ் இருக்கும் இஷ்யூ இட் பீல்ட் டைப் இன்டிஜர்
இது மெயின் கே யாகும்
புக் idபீல்ட் typeஇன்டிஜர் மெம்பர் இட் Field typeஇன்டிஜர் இஷ்யூ dateபீல்ட் டைப் டேட் ரிட்டர்ன் dateபீல்ட் டைப் டேட் ஆக்சுவல் ரிட்டர்ன் dateபீல்ட் டைப் டேட் கடைசியாக செக்ட் inபீல்ட் டைப் yesநோ பூலியன் சரி புக்ஸ் இஷ்யூட் டேபிள் ஐயும் உருவாக்கினோம்
இப்போது மாதிரி டேட்டா வை டேபிள் யில் திரையில் காண்பது போல உள்ளிடுவோம்
இப்போதைக்கு முட்டாள்தனமாக தோன்றினாலும் போகப்போக புரிய ஆரம்பிக்கும்

இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் ல் மாதிரி டேட்டா உடன் மூன்று டேபிள்ஸ் இருக்கின்றன
இப்போது நாம் எப்படி டேட்டாபேஸ் களின் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐ உருவாக்குவது என்று பார்க்கலாம்
நாம் மூன்று டேபிள் களை வெவ்வேறு டேட்டா களுடன் உருவாக்கினோம்
புக்ஸ் மெம்பர்ஸ் மற்றும் இஷ்யூ ஒஃப் புக்ஸ் டோ மெம்பர்ஸ் இந்த மூன்று டேபிள் களிலும் ஒவ்வொரு புத்தகத்தையும் உறூப்பினரையும் தரப்பட்ட புத்தகத்தையும் யுனிக் ஆக அடையாளம் காண கோலம்ன் களும் அமைத்தோம்
அவை மெயின் கே கள்
மெயின் விசையின் பல பயன்களில் ஒன்று டேபிள் களின் நடுவே ரிலேஷன்ஷிப்ஸ் ஏற்படுத்துவது
இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு ஏன் தேவை
புக்ஸ் இஷ்யூட் டேபிள் ஐ பார்க்கலாம்
இங்கே புக் இட் மற்றும் மெம்பர் இட் பீல்ட்ஸ் உள்ளன
அவற்றுக்கு புக்ஸ் இஷ்யூட் டேபிள் யில் எந்த மதிப்பும் இருக்கலாம்
ஆனால் அவை புக்ஸ் மற்றும் மெம்பர்ஸ் டேபிள் களில் அதே மதிப்பை கொண்டு இருக்க வேண்டும்
மேக்பெத் புத்தகத்தின் புக் இட் 3 என புக்ஸ் டேபிள் ல் இருந்தால் புக்ஸ் இஷ்யூட் டேபிள் யில் புக் இட் இல் 3 என பயன்படுத்தும்போது அதே புத்தகத்தைத்தான் குறிப்பிடுகிறோம்
இந்த இரு டேபிள் களையும் தெளிவாக இணைக்கும் போது நமக்கு ஏதோ ஒரு வழியில் அவற்றை தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது
உதாரணமாக மேக்பெத் புத்தகத்தை ரவி குமார் க்கு 2 ஜூன் 2011 அன்று கொடுத்ததை எப்படி நிறுவ முடியும்
அல்லது நூலக உறுப்பினர்களுக்கு மட்டுமே புத்தகங்கள் தரப்படுவதை எப்படி உறுதி செய்ய முடியும்
இவை அனைத்தையும் டேட்டா களிடையே ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துவதன் மூலமே சாதிக்கலாம்
நாம் பேஸ் ஐ புக்ஸ் டேபிள் மற்றும் மெம்பர்ஸ் டேபிள் லிருந்து மட்டுமே தகுந்த புலங்களை இணைத்து மதிப்புகளை பயன்படுத்தும் படி செய்ய வேண்டும்
லிப்ர் ஆஃபிஸ் பேஸ் மெயின் சாளரத்தில் டூல்ஸ் மீது சொடுக்கி பின் ரிலேஷன்ஷிப்ஸ் மீது சொடுக்க வேண்டும்
இது ஒரு பாப் உப் விண்டோ வை திறக்கிறது
இங்கே அனைத்துக்கும் மேலே உள்ள டேபிள் மீதும் பின் ஆட் பட்டன் மீதும் சொடுக்கவும்
இதையே மீதி இரு டேபிள் களுக்கும் செய்க
பாப் உப் விண்டோ வை மூடவும்
இப்போது மூன்று டேபிள் களும் புக்ஸ் புக்ஸ் இஷ்யூட் மற்றும் மெம்பர்ஸ் ஒரே வரியில் வருகின்றன
டேபிள்ஸ் ஊடே சொடுக்கி இழுத்துவிட்டு கொஞ்சம் இடத்தை உருவாக்குவோம்
இப்போது புக்ஸ் டேபிள் யிருந்து புக் இட் ஐ புக்ஸ் இஷ்யூட் டேபிள் யின் புக் இட் மீது இழுத்துவிடலாம்
இந்த இரண்டு பீல்ட் களையும் ஒரு கோடு இணைப்பதை காண்க
ஆகவே ஒரு தொடர்பை நாம் உருவாக்கிவிட்டோம்
மெம்பரிட் க்கும் அப்படியே செய்யலாம்
மெம்பர்ஸ் டேபிள் யில் மெம்பர் இட் மீது சொடுக்கி இழுத்து புக்ஸ் இஷ்யூட் டேபிள் யில் விடலாம்
நாம் இரண்டு தொடர்புகளை உருவாக்கிவிட்டோம்
இப்படித்தான் தொடர்புகளை உருவாக்குவது இப்படி பல்வேறு டேபிள் களில் உள்ள அர்த்தமுள்ள dataகளுக்குத் தொடர்பு ஏற்படுத்தி ரிலேஷனல் டேட்டா வை தளத்தில் சேமிக்கலாம்
இத்துடன் LibreOfficeஇல் டேபிள்ஸ் மற்றும் ரிலேஷன்ஷிப்ஸ் குறித்த டுடோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது எப்படி டேட்டா வை ஒரு டேபிள் இல் சேர்ப்பது ரிலேஷன்ஷிப் களை டிஃபைன் செய்து உருவாக்குவது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
இந்த திட்டம் ஸ்போக்கன் tutorialஆர்க் ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது